இங்க நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லா இருக்கு.

இது ஒரு ஹோட்டல் பேரு ஹோட்டல் சரண்சிட்டின்னு போட்டுருக்கு.

கிரீன் கலர் தெரியுது.

பெரிய பெரிய மரம்லாம் நிக்குது சுத்தியும் நறைய பெரிய பெரிய மரம்லாம் நிக்குது.

ஒரு பஸ்சுக்கு உள்ள போல இருக்கு நிறைய சீட்ஸ்லா இருக்குது.

பில்டிங் எதோ ஹிந்தில எழுதி வச்சிருக்காங்வ வெளியே ஃபுல்லா அ கற படிஞ்சு இருக்கு.

மேல ஒரு செட் கோழி கீழ ஒரு செட் கோழி அந்த பக்கமா ரெண்டு செட் அப்டியே வச்சிருக்காவ.

கோழிக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு பைப்பெல்லாம் வெச்சி இருக்காவ.

இது ஒரு ரோட் வியூ போல தெரியுது இங்க நெறைய கடையெல்லா இருக்குது க்ரீன் டிரெண்ட்ஸ்நு ஒரு கட இருக்குது கீழ ஹோண்டா பைக் கட இருக்கு.

கா கீழ ஜோதி ராஜெஸ்னு இன்னொரு கடையும் இருக்குது அந்த கடைக்கு முன்னாடி கர்டைன்ஸ் பெட் எல்லா வச்சிருக்காங்க.

இங்க ஒரு போர்டு வச்சிருக்காவெ கிளாஸ் டோர் ஓபன் பண்றது வச்சிருக்காவெ.

இது வெளியெ ஒரு எல்லோ கலர் பெயிண்ட் வச்சிருக்காவெ.

ஒரு பீச் சைட் போல தெரியுது அங்க ரெண்டு ரெசார்ட் இருக்கிற மாதிரி தெரியுது.

ஒரு யமஹா பைக் நிக்கிது அங்கெ ரெண்டு பேரு நிக்கிறாங்வ அந்த பக்கொ.

இங்க சைடுல கலர் கலர் பிளவுஸெல்லாம் இருக்கு இது மாறி தொங்கவுட்டுருக்கவா.

பில்டிங்க்கு ப்ளூ கலர் கிளாஸ் இருக்குது பில்டிங் மேல ஒரு ட்ரீ சிம்பல் போட்ருக்காவா.

உள்ள ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காவ.

போட்டோ நறைய மீன் அடுக்கி வெச்சிருக்காங்க எல்லாம் பெரிய பெரிய மீனா தெரியுது.

இது ஒரு_ரு ரோடு போல தெரியிது சுத்தி நேரிய பெரிய பெரிய மரோல நிக்கு.

ஒரு போஸ்டர் இருக்கு போஸ்டர் ஒரு கட்அவுட் வச்சிருக்காவ மெயின் ரோடு ஃபுல்லா இல விழுந்து கிடக்கு.

கன்னியாகுமரி பீச் சைடு போல தெரியுது அங்க திருவள்ளுவர் செல தெரியுது பக்கத்திலேயே இன்னொரு இடம் இருக்கற மாறி தெரியுது.

ஒரு சர்ச் போல தெரிது.